thank you hello பார்கவி

எப்படி இருக்க பார்கவி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா ஆஹ் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உம் நான் சாப்பிட்டேன் பார்கவி அப்போ interview attend பண்ணியிருந்தியே என்னாச்சு அதுவா அது இன்னும் result வரல பிரியா அது வந்துட்டு first ரெண்டு round வச்சிருந்தாங்க first round ல வந்துட்டு அஹ் entrance exam எழுதினேன் ஹம் அந்த entrance exam வந்துட்டு ஒரு ஒ ஒரு மாசம் முன்னாடி நடந்துச்சு அது அது வந்து ஏப்ரல்ல நடந்தது அதுக்கு அப்பறம் அது result வரவே ஒரு மாசம் ஆயிடுச்சு அதுக்கு அப்பறம் interview date fix பண்ணாங்க அதுல interview வச்சாங்க ஆனா வந்துட்டு interview ல அதுலயும் attend பண்ணிட்டு வந்தேன் ஆனா இன்னும் எதுவும் result எதுவும் வரல பெருசா ஓ okay okay question எல்லாம் கேட்டாங்க பார்கவி எப்படி நடந்தது உனக்கு அஹ் first போனோனே என்னை பத்தி சொல்ல சொன்னாங்க அஹ் introduce about yourself ன்னு நானும் என்னை பத்தி சொன்னேன் இந்த மாதிரி என்ன college என்ன பண்ணிருக்கேன் இது மாதிரி paper publish பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னேன்

நான் வந்துட்டு M farm வந்து pharmaceutical analysis படிச்சுருக்கேன்ல அது வந்துட்டு instrument பத்தி பேச full ஆ இது பண்றது

ஆஹ் அத record பண்ணுறதுக்கு தான் இந்த main job ஏ இது

என்னோட medical field தான் ஆனா என் department இல்ல இது

அஹ் அதனால வந்துட்டு நீங்க ஏன் உங்க core subject ல இருந்து வேற மாத்தி எடுக்குறிங்க அஹ் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு எனக்கு இதுல interest இருக்கு அஹ் அதுவும் எனக்கு பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு அதனால சரி இது ஒரு try கொடுத்து பார்க்கலாம் அப்படின்டு தான் நான் try பண்ணுறேன் அஹ் எனக்கு அதுவும் இல்லாம இது மாதிரி system இது மாதிரி work பண்ணுறது research பண்ணுறது நிறைய தெரிஞ்சிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி இதெல்லாம் choose பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்

அஹ் அது மாதிரியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க நிறையா எதுக்காக இந்த job உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி mean பண்ணிதான் full ஆ கேட்டாங்க நிறையா உம் technical ஆ லாம் அதிகமா கேக்கலயா பார்கவி சும்மா உன்னோட subject எதுக்காக இது choose பண்ணிங்க அந்த மாதிரி தான் கேட்டுட்டுருந்தாங்களா அஹ் technical ஆவும் கேட்டாங்க ஆன ரொம்ப அதிகமா technical ஆ கேக்கல இப்போதான் நான் fresher ன்றதால படிச்சு முடிச்சுட்டு உடனே job fresher ஆ போறதுனால பெருசா technical ஆ எதுவுமே கேக்கல பெருசா அஹ் இது ரெண்டு மூணு மூணு question தான் எனக்கு main ஆ technical ஆ கேட்டாங்க ஆஹ் அதுவும் ரொம்ப general ஆ எனக்கு என்ன தெரிஞ்சுருக்குன்னு சொல்லுன்ற மாதிரிதான் கேட்டாங்க அவங்க definition மாதிரியோ அதை பத்தி விளக்கியோ இல்ல அப்படின்ற மாதிரி கேக்கல உனக்கு அந்த topic பத்தி என்ன தெரிஞ்சுருக்கு எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி உனக்கு தோனுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அது மட்டும் தான் கேட்டாங்க technical ஆ அஹ் வேற எது மாதிரியும் எங்கிட்ட questions எல்லாம் பெருசா கேக்கல அந்த technical side ல பெருசா கேக்கல main ஆ வந்துட்டு இது மாதிரி தான் கேட்டாங்க resume ல வந்துட்டு நான் உன்னோன்னு போட்டிருந்தேன் நான் வந்துட்டு ஒரு extra course ஒண்ணு பண்ணிருந்தேன்

data analytics ன்னு சொல்லிட்டு அஹ் அந்த course ஏன் பண்ணிங்க

உம் ஹம் first வந்துட்டு

ஆஹ் அஹ் அஹ் ஆமா ஆமா இது ஆனா all india full ஆ வச்சாங்க written exam அதுல இருந்து பண்ணி ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு interview வச்சாங்க

அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா select பண்ணுறாங்க இது என்ன process ன்னு எனக்கு clear ஆ தெரியல ஆனா அதுல இருந்து இப்போ batch batch ஆ எடுக்குறாங்க அந்த இது மட்டும் தெரியுது இப்போ எதுக்காக இந்த இது choose பண்ணிங்க இந்த department அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கேக்கலையா பார்கவி

அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க உங்களுக்கு இந்த department வந்து எதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா கொஷ் அது base பண்ணிதான் main ஆ questions எல்லாம் கேட்டாங்க அஹ் அப்பறமேட்டு வந்துட்டு இது மாதிரி location இங்கதான் இருக்கும் okay வான்னு கேட்டாங்க ஹம் அந்த மாதிரி தான் general ஆ தான் ரொம்ப இதால்லாம் கேக்கல technical ஆ ரொம்ப கேக்கல ஆனா இந்த மாதிரி எதாவது கேட்டுட்டு இருந்தாங்க எதுக்கு இந்த department இப்படிதான் job இருக்கும் உங்களுக்கு எல்லாம் okay வா அப்பறம் என்னோட strength, weakness பத்தி கேட்டாங்க

அஹ் phone நல்லா clear ஆ வச்சு பேசு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியா கேக்கல

அஹ் ரொம்ப அஹ் இல்லன்னா இப்படியே பேசு இப்போ correct ஆ தான் கேக்குது ரொம்ப கிட்ட வச்சு பேசுனின்னா echo கேக்குற மாதிரி இருக்கும் அதனால இப்படி வச்சே பேசு

ஆஹ் சரி சரி இது WIFI ல connect ஆகிருக்கறதுனால அப்படி இதா மாறி மாறி கேக்குதோ என்னமோ தெரியலயே okay okay இப்போ என் friend சொன்னா அன்னைக்கு நான் interview attend பண்ணேன்

நாங்க ஏன் உங்கள எடுக்கணுன்னு நினைக்கிறிங்க நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரிதான் question லாம் கேட்டுட்டுருந்தாங்க technical ஆ சும்ம ஒரு ரெண்டு, மூனு question தான் கேட்டாங்க

அப்படின்னு சொல்லிட்டுருந்தா அதான் நியாபகம் வந்துச்சு நீ interview லாம் attend பண்ணல்ல இது வரைக்கும் மூனு interview attend பண்ணிருக்கேன் இதோட சேத்து

அஹ் ஒண்ணு வந்து campus ல வந்திருந்தாங்க college லயே வந்திருந்தாங்க அதுதான் first first interview attend பண்ணது அஹ் அதுல வந்துட்டு உ அந்த ma'am உம் அப்படித்தான் வந்துட்டு எனக்கு என்ன சொன்னா அந்த ma'am சொன்னது எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த interview எடுத்த ma'am அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி

அஹ் அந்த மாதிரி தான் அந்த ma'am ஆனா நல்லா பேசுனாங்க ஓ ஒவ்வொருத்தவங்களும் interview ல நம்ம கிட்ட பேசும்போது நல்லா question கேட்டு jolly ஆ பேசுவாங்க சில time ஒவ்வொருத்தவங்களும் rude ஆ பேசுவாங்க நான் interview attend பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு மூணு பேரு இருந்தாங்க மூணு பேரும் மாத்தி மாத்தி question கேட்டாங்க அதுல வந்து first introduction கேட்டாங்க சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கு அப்பறம் வந்துட்டு technical ஆ கேட்டாங்க

இப்போ நீங்க இது okay ன்னா நீங்க வருவிங்களா வந்தா உங்களோட performance நீங்க எப்படியெல்லாம் காட்டுவிங்க நாங்க உங்கள select பண்ணிடுறோம்னா நீங்க என்ன எப்படியெல்லாம் work பண்ணுவிங்க எப்படி active ஆ இருப்பீங்க எ உங்களோட hobbies லாம் என்ன free time ல என்ன பண்ணுவிங்க அந்த மாதிரியெல்லாம் சிலதுயெல்லாம் கேட்டாங்க அப்பறமேட்டு வந்துட்டு suggestion லாம் அங்க நிறைய அஹ் அதாவது அந்த company ல எப்படி இருக்குன்னா நிறையா manufacturing company னால வந்துட்டு நம்ப எதாவது suggestion னா வேணும்னா அந்த box இருக்கு அதுல எழுதி போடலாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய rewards கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் முன்னாடி போகும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க plus வந்து accommodation லாம் இருக்கும் இந்த மாதிரி full details லாம் சொல்லிட்டாங்க

நீங்க எப்படி performance பண்ணுவிங்க

அவங்க வந்து கேக்கும்போது நான் என்னால முடிஞ்ச work அ full ஆ பண்ணுவேன்

நான் வந்துட்டு வே different ஆ நீங்க யோசிக்கிற மாதிரி நான் different ஆ யோசிச்சு அந்த வேலைய எவ்வளவு quick ஆ முடிக்கலாம்

அப்படி இருந்த யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னேன் அப்பறம் என் friend கும் நிறைய questions லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க ஒவ்வொருத்தவங்க first போனோனே jolly ஆ first கேட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப rude ஆ லாம் கேக்கல போனோனே நாலாம் free ஆ இருந்துட்டு என்ன பண்ணுறிங்க சாப்பிட்டிங்களா உங்க வீட்டுலலாம் எத்தன பேரு எங்க இருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அப்பறம் தான் இந்த மாதிரி technical ஆ லாம் கேட்டாங்க அஹ் எனக்கும் இவங்க அப்படித்தான் கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒ அதுல எங்களுக்கு மூணு பேரு இருந்து எனக்கும் interview ல கேட்டாங்க

எதாவது இப்போ நான் இப்போ தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா கூட வந்து இது இப்படி கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க ஆம அ அவங்களும் சொன்னாங்க நீங்க சொன்னிங்கல்ல என்ன அ அந்த work எப்படி இருக்கும் எல்லாம் okay வா இந்த location okay வா அதுதான் அதெல்லாம் கடைசியில கேட்டாங்க அவங்க கடைசியா என்ன நான் இதுவரைக்கும் நிறைய interview ரெண்டு மூனு attend பண்ணேன் அந்த ரெண்டு interview லயுமே கடைசியா நீங்க எதாவது questions கேக்கணுமா அப்படியெல்லாம் கேட்டாங்க ஆனா வந்துட்டு இப்போ நான் attend ப கடைசியா attend பண்ணதுல வந்து ஆனா என்னைய எதுவுமே உங்களுக்கு questions எதாவது இருக்கா கேக்கணுமா அப்படின்னுலாம் எதுவுமே ஆன பெருசா கேக்கல

அஹ் இந்த மாதிரி என் friend question இப்படி கேட்டான்னு சொல்லி எங்கிட்ட சொன்னா interview முடிச்சுட்டு அந்த last ஆ வந்துட்டு அவங்க கேப்பாங்கள்ல எதாவது question இருக்கா கேளுங்கன்னு அதுக்கு வந்து அவ்வளவு கேட்டாலாமாம் எதாவது feedback இருக்கா நான் இன்னும் develop ஆகிக்க

இனிமேல் எதாவது skill எதாவது கத்துகணும்மா இல்ல எதாவது minus இருந்தா சொல்லுங்க அப்படி correction அப்படி சொல்லியெல்லாம் கேட்டதுக்கு அவங்க சில points லாம் சொன்னாங்களாம் இப்படியெல்லாம் இந்த மாதிரி course லாம் இருக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கோங்க நல்லா develop ஆகிக்கலாம் இதான் future ல use ஆகும் அந்த மாதிரியெல்லாம் சில suggestion லாம் குடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சிலர் சொல்லிருவாங்க ஒரு சிலர் feedback கேட்டா எதுவும் இல்ல அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிருவாங்க ஆஹ் அதுதான் அது முன்னாடி நான் attend பண்ணப்போ அந்த ma'am நான் வந்துட்டு ஒரு ma'am ட கேட்டேன் அந்த மாதிரி interview attend பண்ணுறப்போ ஹம் இது மாதிரி வந்து நீங்க ஏன் இந்த path choose பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அந்த ma'am ட அவங்க வந்து அதுக்கு பதில் சொன்னாங்க இந்த மாதிரி அஹ் அவங்க வீ அவங்க family side லலாம் எல்லாருமே teachers தானாம் ma'am உம் வந்துட்டு இந்த மாதிரி teacher training அன் அ அந்த teacher காக அந்த BSC அந்த மாதிரி தான் main ஆ படிச்சாங்களாம் என்னது அஹ் engineering முடிச்சுட்டு next teacher ஆ போகலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க போல ஆனா வந்துட்டு அந்த ma'am தான் வந்துட்டு நான் ஏன் எல்லாரும் பண்ணுறதே பண்ணணும் அப்படின்னுட்டு வித்தியாசமா எதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு என்ன இந்த skills லாம் எம் எ நானே develop பண்ணிட்டு இந்த job க்கு நான் இத choose பண்ணேன் தனியா பண்ணணுன்னு ஆசை அதனால் நான் இத select பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆமா அதுதான் அதுக்கு அப்பறமேட்டு தான் சொன்னாங்க நீங்களும் உங்க skills அ நல்லா develop பண்ணிக்கோங்க அஹ் develop பண்ண பண்ண தான் உங்களுக்கு opportunities நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க அவங்களும் உம் எனக்கெல்லாம் first interview attend பண்ணும்போதெல்லாம் செம பயமா இருந்தது நம்ம அப்போதான் college முடிச்சிருப்போம் college முடிச்சோனே வந்து பாத்தியன்னா interview attend பண்ணோம் அப்போ first interview ல நமக்கு எதுவும் எ experience லாம் இருக்காது அவங்க உள்ள எப்படி கேப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னே புரியாது என்ன மாதிரி question கேப்பாங்க நாம எப்படி பதில் சொல்லனும் வெளிய prepare பண்ணிட்டு போனாலும் நமக்கு ஒரு உள்ள போகும்போது அந்த பதட்டத்துல எதுவுமே தோணாது ஞாபகமும் இருக்காது

first இதுலலாம் பயந்துட்டு உக்காந்துட்டே இருந்தேன் அடுத்தது ஐயோ அடுத்து நம்மள தான் கூப்பிட போறாங்க நாம தான் அடுத்தது போய் பேசனும் இப்படி பேசனும் அப்படி பேசனும்னுலாம் prepare பண்ணி வச்சுட்டு உக்காந்தோம் ஆனா அதுக்கு அப்பறம் அவங்க போனோனே அவங்க பேசுறாங்கல்ல அவங்க பேசுறது normal ஆ பேசுனாங்கன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் cool ஆயிடும்

நம்பளும் அந்த கொஞ்ச பயம் இருந்தாலும் normal ஆ நம்மளும் பேசிருவோம் இந்த terror ஆ பேசுவாங்க பாரு எனக்கு first interview attend பண்ணும்போதெல்லாம் எல்லாம் சரி பயமா இருக்கும் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா

அப்படின்ற ஒரு doubt லேயே இருப்போம் ஆமா எ என் friend சொல்லிருக்கா அவ எ எங்கூட attend பண்ணிருந்தா எனக்கு வேற ஒருத்தவங்க attend எடுத்தாங்க அவளுக்குலாம் வேற ஒருத்தவங்க எடுத்தாங்க அதுல ஒரு sir வந்துட்டு அப்படி தான் சொன்னாராம் நீங்க வந்துட்டு மாதிரி பண்ணலயா தான் வந்துட்டு நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னடியே சொல்லிட்டோம்ல interview அது இதுன்னு topics எல்லாம் சொல்லிட்டோம்ல நீங்க ஏன் எதுவுமே ready பண்ணலயா prepare பண்ணலயா இப்படியெல்லாம் இருந்தா எடுக்கமாட்டோம் நீங்க இந்த time next time try பண்ணுங்க இந்த time அவ்வளவுதான் அதெல்லாம் select பண்ண மாட்டோம் அப்படின்னு direct ஆவே சொல்லிட்டாங்கலாம் face க்கு நேராவே என்னம்மா இப்படி அஹ் நா நீங்க எதுவுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிங்க அவரு ரொம்ப technical ஆ கேட்டாராம் அந்த sir வேற அவரு technical ஆ கேக்க கேக்க நம்ப ஓரளவுக்கு பதில் சொல்லுவோம்ல ஆனா வந்துட்டு அவரு ரொம்ப definition மாதிரி எதிர்பாத்துருக்காரு அது மாதிரி full ஆ அது definition ஓட is, was கூட விடாம அப்ப்டியே சொல்லனுன்னு எதிர்பாக்குறாரு

next time try பண்ணுங்க இந்த time உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாலுங்க இவளுங்க ஆமா ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப technical ஆ கேப்பாங்க அதுவும் வந்துட்டு

ஏனா நம்ப அங்க வந்து practical ஆ work பண்ணுவோம் இங்க வந்து college ல சும்மா theory ஆதான் படிப்போம் அதுக்கும் இதுக்குமே கொஞ்சம் difference இருக்கும் அதனால வந்துட்டு நம்ப நம்ப explain பண்றதே நம்ம அந்த book ல இருக்குற மாதிரி கொஞ்சம் இதா தான் பண்ணுவோம் நமக்கு தெரியாதுல்ல நம்ம உக்காந்து definition மாதிரியெல்லாம் சொல்லிட்டுடிருக்க மாட்டோம் உக்காந்து நமக்கு என்ன புரிஞ்சுருக்கோ அததான் சொல்ல முடியும்

ஆனா அவ expect அவரு ரொம்ப சீ senior ஆன ஆள் போல இந்த மாதிரி ரொம்ப senior ஆன HR லாம் வந்தாங்கன்னா தான் ரொம்ப இது மாதிரி துருவி துருவி கேள்வி கேக்குறாங்க definition ஆ சொல்லனும் அப்படின்னுலாம் எதிர்பாப்பாங்க போல உம் ஆமா ஆமா கொஞ்சம் ரொம்ப பெரிய level ல இருக்குறவங்கலாம் interview பண்ணா ரொம்ப இதாதான் எதிர்பாப்பாங்க ரொம்ப technical ஆ எதிர்பாப்பாங்க strong ஆ இருக்குறோம் technical ஆ அப்படின்னு நினைச்சுதான் mind ல வச்சே எடுக்குறாங்க அப்பறம் நம்ப எப்படி english லாம் பேசுறோம் fluent ஆ பேசுறோமா இல்ல எப்படி பேசுறோம் அந்த மாதிரி கவனிப்பாங்க

அவங்க கேக்குறதுக்கு நாம்ப எப்படி answer பண்றோம் தப்பா இருந்தாலும் ஒருசிலர் அது தப்புன்னே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி சமாலிச்சு பேசுவாங்க interview ல

அஹ் ஒவ்வொருத்தவங்க சொன்னா அத கண்டுபிடிச்சுருவாங்க இவங்க சொல்றதே பொய்யாதான் சொல்றாங்க அப்ப்டின்னு சொல்லிட்டு

first time லாம் நானும் interview attend பண்ணுறப்போலாம் ஒன்னுமே பேசல எதாவது தெரிஉயலன்னா அப்படியே அமைதியா உக்காந்துருவேன் இல்லன்னா திக்கி திக்கி வறல அப்படின்றமாதிரி பண்ணிட்டிருப்பேன் ஆனா இப்போ போக போக ஒரு ரெண்டு மூணு டை மூனாவது time attend பண்றப்போ நமக்கே ஒரு fluency வந்துருச்சு தெரியுதோ தெரியலயோ சும்மா எதாவது ஒண்ணு பேசலாம் தெரியலன்னா கூட தெரியல எனக்கு இது வரல answer இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா நான் அப்படி தான் இந்த time சொன்னேன் ரெண்டு questions கேட்டாங்க மூணு question கேட்டாங்க ரெண்டு நான் நல்லா answer பண்ணிட்டேன் உன்னோரு question கேட்டாங்க எனக்கு தெரியும் அது என் subject related தான் ஆனா எனக்கு answer எதுவுமே mind க்கு அப்போ வரல flash ஏ ஆகல சுத்தமா அதனால வந்து அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு இப்போ எதுவுமே points வரல எனக்கு எதுவும் mind க்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் அவங்க சரி okay ஒண்ணும் பா problem இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வேற எதுவுமே கேக்கல அதுக்கு அப்பறம் அதுக்கு அப்பறம general ஆ தான் கேட்டுட்டுருந்தாங்க

fluent ஆ பேச வராது நம்ப normal ஆ general ஆ எல்லாத்துக்கிட்டையும் நம்ப தமிழ்ல பேசிட்டு டக்குனு ஒரு இடத்துல interview க்கு போனோன்னா

பயத்துலயே உக்காந்துட்டுருப்போம் அங்க பயத்துலேயே நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டே இருப்போம்

பண்ணி வச்சுட்டு போயிருப்போம் ஆனா அந்த prepare பண்ணதயே அங்க போய் சொல்ல மாட்டோம் நான்லாம் self intro லாம் நல்லா prepare பண்ணிட்டு போனேன்

நானும் எதுவுமே சொல்லல பாதிக்குகூட நான் சொல்லல ஒரு ப ஒரு ரெண்டு line தான் சொல்லிருப்பேன் அதுக்கு அப்பறம் இந்த அவங்களா கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இங்க படிச்சிங்களா இங்க இருந்து உங்க ஊரு இதுவா அஹ் பெங்களூருல தானே இருக்கீங்க அப்பற்ம் ஏன் இந்த ஊர் select பண்ணுறிங்க பெங்களூருல நிறைய companies இருக்குல்ல

இதே நம்ப கொஞ்சம் experience ஒரு company ல join பண்ணி நமக்கு ஒரு three years, four years இந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த interview நம்ப attend பண்ணும் போது வேற company shift ஆகுறோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த attend பண்ணோன்னா